இங்க ஒரு ப்ளூ கலர் போர்டு இருக்கு.

இந்த போர்டுல ரிசப்ஷன் சென்டர்ன்னு எழுதிருக்கு.

இங்க லைட் செட்டிங் அழகா பண்ணிருக்காங்க.

இங்க ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு.

இந்த போட்ல ஸ்டார் காட்டேஜ்ன்னு எழுதிருக்கு.

இந்த ஃப்ரூட்ஸ் எல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க நெறைய ஒயிட் கலர் கம்பு இருக்கு.

இது ஒரு பெரிய அழகான சர்ச் .

இங்க ஒரு பொருளோட பிரைஸ் ஒன் தேர்ட்டின்னு எழுதிருக்கு.

இந்த கிளேஸ் ரூம்ல நெறைய பெஞ்ச் சேர் இருக்கு.

இங்க ஒரு கார் நின்னுட்டு இருக்கு.

இந்த பிளேஸ்ல நறைய பேர் இருக்காங்க.

இந்த பெஞ்ச் மேல ஒருத்தர் உக்காந்துட்டு இருக்காரு.

இந்த ஆறுல தண்ணி ஓடிட்டு இருக்கு.

இந்த காட்டேஜ் பாக்க ரொம்ப அழகா இருக்கு.

இங்க ஒரு டாக்டர் எழுதிட்டு இருக்காரு.

இது ஒரு யாருமே இல்லாத டைனிங் ஹால் .

இங்க நறைய டேபிள் சேர் போட்டு வெச்சிருக்காங்க.